ஹம் bye Hello கனகா அஹ் சொல்லு ரூத்து எப்பிடி இருக்க

நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாம் பாப்பா அண்ணா எப்படி இருக்காங்க ஆஹ் super ரா இருக்காங்க ரொம்ப நாள் ஆயிருச்சுல பேசி ஆமாண்டி எங்க time மே இல்லல எல்லா எல்லா ஒரு ஒரு busy ல இருக்கோம்ல ஆமா அதுக்கு school படிக்கும் போது daily ஒரு மணி நேரமாவாது கண்டிப்பா பேசுவோம் இப்ப ஒரு எதுவுமே பேசுறதுக்கும் time மே இருக்க மாட்டிங்குது Okay பாப்பால school க்குல எப்பிடி போறாங்க அண்ணால எப்பிடி இருக்காங்க அண்ணா வேலைக்குலா போறங்களா ஆஹ் எல்லாமே போறாங்க நல்லா போயிட்டு இருக்குடி

அப்பறம் பாப்பாவ school ல சேத்துட்டயா

Aadhar card கேட்டுருக்காங்க அத ஒன்னும் apply பண்ணியிருக்கோம் அத எப்பிடி apply பண்றது என்னனு தெரியல apply பண்ணனும் தெரியுமா நீ உன் பாப்பாக்கு apply பண்ணியிருகயா aadhar card அஹ் ஆமாடி பாப்பாக்கு update பண்ணிட்ட அதுவந்து school ல கேட்டாங்க நானும் எனக்கும் தெரியாது பாப்பா school ல போகும் போது அவங்க birth ceritificates, aadhar card வந்து கண்டிப்பா வேணும் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க சரி நம்மளுக்கு எனக்கு எப்பிடி ஏதுன்னு சொல்லி தெரியல சரி சும்மா net ல போட்டு பாத்த எப்பிடி வந்து எடுக்கணும் அப்டினு சொல்லிட்டு பாக்கும்போது அதுல சொல்லிருந்தாங்க

So அதேமாதிரி நா நேர போயி அஹ் பக்கத்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு net center இருந்தது So அங்க போயிட்டு கேட்ட இன்னமாதிரி எங்க பாப்பாக்கு வந்து aadhar card எடுக்கணும் ஆனா குழந்தைக்கு வந்து நாலு வயசுதா ஆகுது அப்டினு சொல்லிருந்த அப்போ okay madam அதுல எந்தவொரு பிரச்சனையும் இல்ல இன்னாமாரி பாப்பா birth certificate இருக்கா அப்டினு கேட்டாங்க சரினு சொல்லிட்டு

என்னோடது அப்டியில்லன என் husband ஓட aadhar card வந்து வேணும் அப்டினு சொன்னங்க அப்பறம் பாப்பாவோட passport size photo கூட கேட்டாங்க இது மூணும் எடுத்துட்டு போயிட்டு அஹ் first நாள் போய் விசாரிச்சுட்டு வந்த இது மூணும் கேட்டாங்க மறுநாள் எடுத்துட்டு போன எடுத்துட்டு போயிட்டு சொன்னவுன அவங்க update பண்ணி குடுத்தாட்டாங்க இனி ஒரு பத்து பதினஞ்சினால உங்களுக்கு aadhar card வந்து வந்துரும் ma'am அப்டினாங்க அதேமாரி ஒரு ten to fiftten Ten to fifteen days கழிச்சு நா போயிட்டு அவங்க கிட்ட திருப்பி கேட்ட இன்னமாதிரி aadhar card apply பண்ணிருந்தோமே பாப்பாக்கு அப்டி சொல்லிட்டு கேட்டதும்

Okay வந்துருச்சு ma'am அப்டினு சொல்லிட்டு எனக்கு பாப்பாவோட aadhar card எடுத்துட்டுவந்து குடுத்தாங்க ஆனா அந்த biometrics வந்து என்னோடதுள்ள என்னோடதுதா எடுத்தாங்க பாப்பாக்கு வந்து அந்த கைரேகைல இன்னும் வராது இல்லையா

அப்பறம் வந்து அஞ்சி வயசு கழிச்சு வந்து பாப்பாக்கு அந்த கைரேகைல வரும் இல்லையா

அந்த biometrics ல அதுல update பண்ணனுமா எனக்கே தெரியாது நா அங்க போனதுக்கு அப்பறம் net center ல இதல சொன்னங்க நீயும் பாப்பாக்கு எடுக்கணும்னு சொல்லிருந்தலா ஆமாண்டி இன்னும் பாப்பாக்கு எடுகல school ல கேட்டுடே இருக்காங்க எங்களையும் two weeks அஹ் கேட்டுடே இருக்காங்க இன்னும் நா எடுத்துட்டு போய் குடுக்கல சரி யாருகிட்ட என்ன details கேக்குறது எங்க போய் எடுக்குறது எப்பிடி என்னன்ன things எடுத்துட்டு போறது பாப்பாக்கு தேவையான அந்த Apply பண்றதுக்கான என்னன்ன things எடுத்துட்டு போறது என்னனு எனக்கு சுத்தமா தெரியல சரி okay அத உன்ன கேட்டு பாத்த idea கிடைக்கும் தா கேட்கலாம் சொல்லிட்டு கேட்ட எப்டியோ நா எப்டியோ உனக்கு முன்னாடி எடுத்ததுனால

நீயும் இதேமாதிரி எடுத்துட்டு போ பக்கதுல வீட்டுக்கு பக்கத்துல net center ஏதாவாது இருக்கும் இல்லையா அஹ் அங்க போயிட்டு நீ போம்போதே இதல எடுத்துட்டு போய்டு பாப்பாவோட birth certificate அப்புறம் உன்னோடது இல்லன்னா உங்க husband ஓட aadhar card அப்பறம் பாப்பாவோட passport size photo இந்த மூணுமே எடுத்துட்டு போனும்னா அவங்க உனக்கு என்னன்ன பண்ணனும்மோ அத பண்ணி குடுத்துருவாங்க அவங்க கிட்ட clear அஹ் சொல்லு இந்தமாதிரி school க்கு பாப்பாக்கு தேவபடுது so அதனால நாங்க apply பண்ண வந்துருகோம் Okay அதுக்கு அப்பறம் இன்னொரு doubt இருக்கு இப்ப வந்து என்ன age ல இருந்து start பண்றாங்க aadhar card எடுக்குறது நமக்கு அதுவந்து அஹ் குழந்தைகளுக்கு மூணு வயசுல இருந்தே start பண்ணறாங்க மூணு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு aadhar card அது பேரு வந்து

அதுவந்து எப்பிடினா பாப்பாவோட biometric ல எடுக்கமாட்டாங்க ஏன அவங்களுக்கு கைரேகைல வராது இல்லையா

அஞ்சி வயசு குழந்தைக்கு முடுஞ்சவுடனே என்ன பண்ணணும்ன திருப்பி நம்ம போனும்

பதினஞ்சி வயசு வந்ததுக்கு அப்பறம் திருப்பி biometrics வந்து update பண்ணுவாங்க அதுத standard ஆனது நம்ம இப்ப பசங்களுக்கு மூணுவாட்டி மாத்தணும் அப்ப மூணு வயசு முடுஞ்சவுடனே நீ எடுத்துரலாம் பிரச்சனை இல்ல சரி okay இன்னொரு doubt வும் இருக்கு இப்ப வந்து address மாத்தணும்ன எப்பிடி போய் மாத்துறது எந்துவந்து address வந்து வேற address ல மாத்தி இருக்கு aadhar card அது மாத்துறதா இருந்த எங்க போய் மறுபடியும் நம்ம online லயே மாத்திக்கலாமா அப்ப அங்க போகும்போது அது எனக்கு அவ்ளோ இதுவா தெரியல நீ வந்து பக்கத்துல net center க்கு போற பாத்தியா அவங்க கிட்டயே நீ கேட்டன அவங்களே உனக்கு super ரா சொல்லிருவாங்க ஒரு பிரச்சனை நானு எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது இதுவே எப்படி update பண்ணனும்னு எனக்கு எனக்கு வந்து normal லா ஐயோ யார்கிட்ட கேட்கணும் நம்ம வீட்ல பெரியவங்க யாராவது இருந்தா அவங்க பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி இது பண்றதுன்னு நமக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லல So அதனால நானே சும்மா net ல போட்டு பாத்த எப்பிடி வந்து இத apply பண்றாங்க என்னன தேவ அப்டினு சொல்லிட்டு கேட்ட சரி பக்கதுல net center ல கேட்டோம்ன நம்மளுக்கு சொல்லுவாங்க அப்டினாங்க So அந்த ஒரு இதுனால நா போயிட்டு straight டா போன அந்த அண்ணா கிட்ட போய் கேட்ட Super ரா சொல்லி ஒரு ஒரு ஒரு tension இல்லாம அவ்ளோ super ரா நம்மளுக்கு explain பண்றாங்க உனக்கு என்ன doubt டா இருந்தாலும் அவங்க கிட்ட கேளு address மாத்துறது அப்பறம் age ஏதாவது change பண்றது name change பண்றது

அதுக்குவந்து கொஞ்சம் ஒரு amount fifty rupees, hundred rupees அந்தமாதிரி வந்து charge பண்ணுவாங்க அவ்ளோதா அவளது கூட வந்து school படிக்கும் போது அவளும் aadhar card apply பண்ணிருக அதுல பாத்தினா என்ன இருக்குனா வெறும் எப்பிடி சொல்றது சுப்ரமணி அப்டினு சொல்லிட்டு போட்டுஇருக்கு பாப்பாக்கு பேரு வந்து கீழ தா mention பண்ணியிருக்கு துர்காண்டு மேல வந்து சுப்ரமணி கீழ வந்து துர்கானு குடுத்துருக்காங்க பேரு இப்ப அதுவந்து எப்பிடி மாத்துறது அதபத்தி உனக்கு ஏதாவது idea யா தெரியுமா அதுவும் எனக்கு idea வந்துஅவ்ளோ இதுவா தெரியல டி எனக்கு ஏனா நா இதுவே எனக்கு புதுசுதா இல்ல நம்ம aadhar card வந்து நம்ம parents தா நம்மளுக்கு update பண்ணிகுடுதாங்க நம்ம சின்ன வயசா இருக்கும்போது So இது வந்து எனக்கு தெரிஞ்சு நீ அந்த net center அந்த அண்ணா கிட்டயே போ கேட்ட கேட்டனா அவங்களே வந்து உனக்கு நல்லா வந்து explain பண்ணுவாங்கனு நினைக்குறேன் ஏன நம்மளுக்கு தெரியாம எதுமே சொல்ல கூடாது இல்லையா so நீ வந்து அங்க போயிட்டு கேக்குறது இல்லனா நான் search பண்றேன் net ல ஏதாது இந்த மாதிரி இருந்தா நம்மலே வீட்டுல வந்து clear பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்டினு சொல்லிட்டு நானும் try பண்றேன் நீ எனக்கி பாப்பாக்கு aadhar card எடுத்த நா வந்து school join பண்ண போறோம் அப்டின january month லயே நா எடுத்துட்டேன் அது ஏனா எனக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா எங்க அஹ் நம்ம வீட்டு பக்கதுலையே இருக்காங்க அந்த அண்ண super ரா பண்ணி குடுப்பாங்க நீ வேணும்னா இங்க வந்துரு நா குட்டிட்டுபோற பக்கதுலதானா இருப்போம் நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு நா கூட்டிட்டு போற நா சொன்ன documents மட்டும் நீ எடுத்துட்டு வந்துரு பாப்பாவோட birth certificate and உன்னோட aadhar card பாப்பாவோட ஒரு passport size photo ஒன்னு இந்த மூணு மட்டும் எனக்கு ஒரு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துரு நம்ம straight அஹ் போயிட்டு

நீ எந்த school join பண்ணியுருந்த பாப்பாவா பாப்பா mmm school ல தா join பண்ணி இருக்க அப்டியா நானும் பாப்பாவா அங்க தா join பண்ண பாப்பாவா வந்து c section போட்டு இருக்கேன் அப்டியா இவ b ல போட்டு இருக்காங்க அப்டியா ஓ அதுனாலதா தெரியாமா போச்சே அதா நா starting ல சொல்லிருந்தோல அங்க தா போடுவோம்னு சொல்லிட்டு சொல்லிருந்தோல நானு எனக்கும் நா பாப்பாவுக்கு வந்து வெளிய பாத்த இங்க dove school ல அதுல இருக்கு அப்டினு சொல்லிட்டு அங்க போலாம் பாப்பாக்கு education கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் அபிடின்னு சொல்லிட்டு போனோம் but நம்மளுக்கு Over ரா அங்க வந்து fees அதிகமா இருக்கு So நம்மளால carry பண்ண முடியாது அப்டினு சொல்லிட்டு நா back வந்து இங்க பக்கத்துலையே இந்த school ல பாப்பாக்கு sheet கிடச்சது

Already எங்க relative பசங்கள அங்க தா படிச்சுட்டு இருக்காங்க So அதனால நா அங்க join பண்ணிவிட்டேன்

நாங்க actual பள்ளிகரனைலதா பாத்த ரூத்து உனக்கே தெரியும்ல பையனனுக்கு சின்ன வயசுல இருந்து பாப்பாக்கு வந்து அங்கதா படிக்கபோடணும்னு என்னோட ஆசை அது அங்கதா சேக்கலானு சொல்லிட்டு பாப்பா நாங்க நினட்சிட்டு இருந்தோம் அதுக்கப்பறம் பாத்த பாப்பாவந்து அங்க வந்து குலுக்கல் sheet ல தா தேர்ந்தெடுத்தாங்க மொத்தம் அம்பது பிள்ளைங்க என்னோவோ பேரு குடுத்துருந்தாங்க அதுல எட்டு பசங்கதா நாங்க எடுபோம்னு அப்டினு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க

அதுகப்பறம் long கா இருகனால அண்ணா அந்த school ல வேண்டா உனக்கு பக்கத்துல போட்டுனாகதா நீ உனக்கு comfortable அஹ் இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணா பக்கத்துலையே போட்டுடாங்க ஆமா correct அண்ணா சொன்னது correct ஏனா நம்ம பாப்பாவா afternoon வந்து கூட்டிட்டு வர்றதுக்கும் ஏனா நம்மளுக்கு கொஞ்சம் time convenient டா இருக்கும் easy யா இருக்கும் long லா போனா நமக்கு கஷ்டம் இல்லையா குழந்தைகளை வச்சுக்கிட்டு நாம போய் பாப்பாவா Pickup பண்ணிருனும் drop பண்ணனும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்

ஆனா நா வந்து expert பண்ணல இனிமே அப்ப நாம school ல கூட meet பண்ணலாம் கனகா ஆமா ரூத்து school ல கூட daily காலையில meet பண்ணலாம் நீ வரும்போது phone பண்ணு கண்டிப்பா நானும் வந்து சீக்கிரமா வந்துட்ட wait பண்ற நீ சீக்கிரமா வந்துட்ட wait பண்ணு okay வா காலையில time கிடைகலய evening பாப்பா கூட்டிட்டு போகும்போது நம்ம wait பண்ணல எபிடியும் ரெண்டு பாப்பாக்கு ஒண்ணாத விடுவாங்க விடும்போது அப்பவேன ஓஹோ super எனக்கு ரொம்ப happy யா இருக்கு ஆனா நா எது நினட்சிக்கூட பாக்கல சும்மா எதர்த்தாம phone பண்ண எப்பிடி இருக்க அப்டினு சொல்லிட்டு அஹ் எல்லாமே நா submit பண்ணிட்டேன் actually Join பண்ணிட்டு ஒணுஒன்ன கேக்குறாங்க aadhar card எடுத்துட்டு வாங்க income certificate எடுத்துட்டு வாங்க அத இப்பதிக்கு main aadhar card கேட்ருக்காங்க சரி அத apply பண்ணாத நாங்க school join பண்ணும்போத எங்களுக்கு correct இருக்கும்மா அப்டினு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அத எப்பிடி apply பண்றது எங்க போய் apply பண்றது யாரு கிட்ட கேக்குறது என்ன எதுனு தெரியாம ரொம்ப முழிச்சிட்டு இருந்தோம்

So நம்ம பாப்பா join பண்ணிட்டோம் கண்டிப்பா கனகாவும் join பண்ணிருப்பா எங்க join பண்ணிருக்கனு கேகுறதுக்காகதா நா call பண்ண but வந்து இந்தவொரு Reason னு எப்டியோ உனக்கும் useful லா அகிருச்சுல அதுவும் ரெண்டு பேருமே ஒரே school ல join பண்ணியுருகோம் அதுதா பெரிய விசயமா இருக்கு பாரு ரெண்டு பேருமே சொல்லிகவே இல்ல ஆனா பாதிய ரெண்டு பாப்பாவையும் ஒரே school ல போட்டு இருக்கோம் ஆமா ரொம்ப chock கா இருக்கு எனகே கேக்கும்போது சரி ஆனா இந்த school ல நல்லா education ல நல்லா இருக்கு